விஷ்ணுவின் சன்~ சன்னதிகள் அவரை அவரது பல்வேறு அவதாரங்களிலும் அவரது உருவப்படங்களிலும் காட்சி படுத்துகின்றன. உதாரணமாக, ஸ்ரீ ரங்க ரங்கநாதசுவாமி கோவில்களில் சக்கரத்தாழ்வார், நரசிம்மர், ராமர், உம் ஹயக்ரீவர் மற்றும் கோபால கிருஷ்ணர் சன்னதிகள் அடங்கும் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் அயிலங்க~ அகலாங்கவின் தென்புறம் கிழக்கு நோக்கியவற உள்ளன சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட முகமண்டபம் ஆறு வரிசை தூண்கள் மற்றும் விஜயநாகரை பேரா~ பேரரசின் காலத்தில் கட்டப்பட்ட ஆறு வரிசை எட்டு தூண்களாக கொண்டு ஒரு மகாமண்டபம் வழியாக கருவறைக்கு அணுக்கப்படுகிறது கருவறையைச் சுற்றி ஒரு சுற்றுப் பாதை உள்ளது சக்கரத்தாழ்வார் உருவம் பின்புறமும் நரசிம்மர் செதுக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றும் கருவறையைச் சுற்றியுள்ள பாதையில்

சொக்கநாத நாயக்கரால் புணரமைக்கப்பட்டது ரங்கநாதரின் பிரதான சன்னதி உள்ள முற்றத்தில் உள்ளது. கருவறையில் தங்க விமானம் கருவறையின் மேல் கிரீட கோபுரம் உள்ளது. இது தமிழ் ஓம்காரம் ஓம் சின்னம் போன்ற வடிவில் உள்ளது, அதன் வாயிலில் மானுடவில் பரவ~ காட்டப்படுகிறது, அதன் மீது ராமானுஜரின் பொறிப்பு உள்ளது மேலும் தங்க முலாம் பூசப்பட்டுள்ளது. உள்ளே குருள் நாகமான அதிசேஷனின் மீது ஆறு meter இருவது அடி உயரத்தில் ஸ்ரீ ரங்கநாதர் சாய்ந்திருக்கும் கட்டிடத்தைக் காணலாம் ஆதிசேஷனுக்கு ஐந்து பேட்டைகள் உள்ளன மற்றும் மூன்றரை சு~ மூன்று சுற்றுகளாக சுருண்டப்பட்டுள்ளது விஷ்ணுவின் தலை ஒரு சிறிய உருளத்தை தலையிண~ தலையணையின் மீ~ மீதும், மேல்நோக்கிப் பார்க்கும் வலது உள்ளங்கையை அவரது தலைக்கு அருகிலும் உள்ளது. இடைக்காலத்தில் பிற்பகுதியில் ஓவியங்கள் காணப்படுவது போல், ஸ்ரீதேவி லக்ஷ்மி தேவி அல்லது பூதேவி பூமி தெய்வம் அ~ அவரது பாதங்களில் அருகில் சித்தரிக்கப்படவில்லை. கருவறையில் பிரம்மா வெளியில் வருவதை அல்லது தொப்புள்களுடன் இணைந்திருப்பதையோ காட்டவில்லை இருப்பினும், அழகியமானவன் மன~ அழகியமணவாளன் மற்றும் நம்பெருமாள் என்று அழைக்கப்படும் ஸ்ரீதேவி, பூதேவி மற்றும் ரங்கநாதர் ஆகியோரின் ஊர்வலப் படங்கள் அவர்களின் தரிசனத்தை பார்வை எளிதாக்குவதற்கு வெவ்வேறு இடங்களுக்கு கருவறைக்குள் வசிக்கின்றன. சயானித்திருக்கும் விஷ்ணு முகத்தில் இருக்கும் தெற்கு வாசல் வழியாக கருவறைக்குள் நுழையலாம். காயத்ரி மண்டபம் என்றும் அழைக்கப்படும் முகமண்டபத்திலிருந்து ஒருவர்

அஹ் சற்றும் பாதை கடிகார திசையில் பயணிக்க ஒரு சதுரத்தில் சதுரத்தால் சூழப்பட்டுள்ளது பார்வையாளர்கள் ஓய்வில் இருக்கும் விஷ்ணுவை சுற்றி சுற்றி முடிக்கும்போது, நான்கு கூடுதல் படங்களில் ஒருவர் பார்க்கிறர் கருவறையின் உள்ளே மேற்குச் சுவரில் விநாயகர் சிவன் மற்றும் பார்வதியின்மகன் சைவம் வடமேற்கு மூலையில் யோகா அனந்தா விஷ்ணு சேஷா, வைஷ்ணவத்தின் மீது யோகா ஆசனத்தில் அமர் அமர்ந்துள்ளார் வடகிழக்கு பக்கத்தில் யோகம் உள்ளது. நரசிம்ம யோகா ஆசனத்தில் அமர்ந்த நரசிம்மர், வைஷ்ணவம் மற்றும் கிழக்கு சுவரில் துர்கா பார்வதியின் அம்சம், சக்தி விஷ்ணுவின் சகோதரியாக கருதப்படுகிறது. கிழக்குச் சுவற்றில் ரங்கநாதரின் கால்தடங்கள் மற்றும் பாதணிகளின் செதுக்கல்கள் உள்ளன, அவை கருவறையின் வாசலுக்கு எடுத்துள்ள தெற்குச் சுவரில் ஒரு சிறிய கண்ணாடிப் பலகத்தின் வழியாகத் தெரியும் விமானத்தின் வெளிப்புறம் மற்றும் இணைக்கப்பட்ட மண்டபம் புல்லாங்குழல் தண்~ தண்டுகள், இரட்டை தலையெழுத்துக்கள்

மூன்று பக்கங்களிலும் சிற்பங்கள் வைக்கப்பட்டுள்ளன கன்னிகள் இடையில் சுவர்கள் மேம்~ மேம்படுத்துகின்றன பெரிய மற்றும் சிறிய இடைவெளிகளை மூடுவதற்கு வெவ்வேறு நிலைகளில்

அஹ் சரணாலயம் பாரம்பரிய பணியில் அரைக்கோள கூரையுடன் முடிசூ~ சூட்டப்பட்டுள்ளது. கிழக்குப் பக்கத்தில் நுழைவுவாயில் மண்டபத்தின் இரண்டு வளைந்த கோடுகள் பின்னர் நெடுவரிசை மண்டபத்தில் மறைக்கப்பட்டுள்ளன இந்து புராணங்களின் சிறந்த மருத்துவர் தன்வந்திரி ஒரு அவதாரமாகக் கருதப்படுகிறார் விஷ்ணுவின் தன்வந்~ தன்வந்திரி கோவிலுக்குள்

சிலை உத்சவ மூர்த்தி உள்ளது. திருவிழா ஊர்வலங்களின் போது, ரங்கநாயகி ரங்கநாதரை தரிசிக்க மாட்டார், ஆனால் அவர் தான் அவளை தரிசிக்கிறார். hello sir. சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க சைரா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?

யாரு சனா பேசுறதா? ஆமா, நியாபகம் இருக்கா உங்களுக்கு? நியாபகம் இருக்கு. நியாபகம் இருக்கு. எங்க phone னே பண்றது இல்ல busy யாகிட்டிங்களா? நான் busy ஆகல நீங்க தான் busy ஆய்டிங்க? உங்களுக்கு கல்யாணம்னு கேள்வி பட்டேன் congratulations. thank you. கண்டிப்பா வந்துருங்க? எப்படி நீங்க என்ன இன்னும் கூப்பிடவே இல்ல பத்திரிக்கையும் வைக்கல உங்கள நான் வந்துரனுமா?

நீங்க இல்லாமலா? ஹம் கண்டிப்பா நாங்க இல்லாம இல்ல வந்துறோம்? எதுவும் பிரச்சனை இல்ல? வாங்க வாங்க முன்னாடியே வந்துருங்க பத்து நாளைக்கு முன்னாடியே வந்துருங்க.

நல்லா இருக்காங்க? அங்க அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? அண்ணா நல்லா இருக்காங்களா? எல்லாருமே நல்லா இருக்காங்க சைரா எதும் பிரச்சனை இல்ல எல்லாம் நல்ல படியா போயிட்டு இருக்கு.

உங்களுக்கு எப்படி இருக்கு உடம்பு?

நான் பாத்துகிறேன். நீங்க தான் அடிக்கடி முடியலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க? பரவாயில்ல இப்போ. ஹம் ஆமா marriage வேற ஆக போது உடம்ப நல்லபடியா பாத்துக்கோங்க.

ஆஹ் இது உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி கேக்லான்னு தான் call பண்ணேன். சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு என்ன விஷயம்? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த பத்தி தான் கேக்கலாண்டு call பண்ணேன்.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

என்னவா நமக்கு என்ன பிடிக்கும் எப்போதுமே விளையாட்டு தான். விளையாட்டு தான் நீங்க இப்ப இருக்கிற விளையாட்டு தனத்தப்பத்தி நான் பேசல? சொல்லுங்க. ஏதோ ஒரு இது விளையாட்டு பிடிக்கும் நமக்கு hello கேக்குதா? சத்தமா இருக்கு சைரா.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 அஹ் கேக்குது ஏதோ ஒரு பயங்கரமான சத்தமா இருக்கு.

பக்கத்தில யாரும் குழந்தைங்க ஏதும் இருக்காங்களா கூப்டு? இல்ல இல்ல. வெளிய வந்து இருக்கேன் கொஞ்சம் சரி நீங்க பேசறீங்க தவிர்க்க முடியாம அதுனால தான் சரி பேசுவோமே பேசிட்டு இருக்கேன். சரி சரி.

ஒன்னும் இல்ல எங்க சித்தி பொண்ணு ஒருத்தி இருக்கா தெரியுன்ல? என் தங்கச்சி.

உம் உம் சொல்லுங்க என்ன? இல்ல அவளுக்கும் உன்னைய மாதிரி ரொம்ப sports ல interest டு.

சரி அதனாலதான் அவள பத்தி என்ன இப்ப தான் வந்து eighth படிச்சிட்டு இருக்கா.

அவளுக்கு basketball னா ரொம்ப பிரியமா இருக்கு. அப்படியா நான் தான் மொத நீங்க பேசும் போதே சொல்லிட்டேனே விளையாட்டு தான் அப்படின்ட்டு நானே கண்டு புடிச்சுட்டேன். ஆமா ஆமா அவ அதுதான் சரி எனக்கு வந்து இப்போ நம்ம sports ல அனுப்பிட்டோம் அப்படினா படிப்பு வீனா போய்டும் அப்படிலாம் கிடையாது எப்போதுமே நம்ம வந்து ஒன்னு நியாபகம் வச்சுக்கணும். நல்லா படிக்கனும் அப்படினா அந்த பிள்ளைங்க படிக்கவும் செய்யுங்க விளையாட்லையும் இருக்குங்க ஏதாவது ஒரு இதுல skill develop பண்ணிட்டாங்க அப்படினா அதுலையும் அந்த பிள்ளைங்க மேல வந்த்திருங்க. இல்ல சைரா எப்டினா? விளையாட்டு விளையாட்டுனு அவ போயிட்டு ground லையே அப்படிலா இல்ல இப்ப அப்படி பாத்தா எவ்ளோ பேரு இன்னைக்கு வந்த கிரிக்கெட்ல இல்லாத இதுவா எங்க TV ல நம்ம தான் பாக்குரோம்ல சச்சின்டெண்டுல்கர்லாம் எடுத்துக்கோங்க tenth தே fail ஆகிதான் படிச்சாங்க.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 இந்த ஆர்வம் காமிக்காம இல்ல sports ல ஆர்வம் வந்துருச்சு அப்படினா பிள்ளைங்க வந்து விளையாட விளையாட நல்லா இன்னும் கொஞ்சம் மேல வரணும்னு தான் நினைக்குங்க.

ஹோ இல்ல இப்ப காலைல அவ வந்து விளையாட போறா அப்படினா வந்து அதுக்கு ஏத்த மாதிரி time spend பண்ணி correct டா work workout பண்ணி விளையாட ஆரம்பிச்சாவே போதும் இப்ப ஆறு மணிக்கு போராளா எட்டு மணி வரைக்கும் விளையாண்டு வந்திரலாம். அதுக்கப்பறம் ஒரு ஒரு மணி நேரம் இருக்குள்ள ஒன்பது மணிக்கு தான school கிளம்பி school போயிட்டால்ன்னா அதுக்கு அப்பறம் full லா வே school படிப்ப பாத்துட்டு அப்படி சாயங்காலம் வந்து ஒரு ஒரு மணி நேரம் விளையாண்டா போதும்.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 இல்ல எப்டினா அங்க வந்து school ல lessons லாம் போயிட்டு இருக்கும் போதே கூப்புடுராங்க.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

இல்ல இப்ப exam நேரத்துல இந்த மாதிரி கூப்ட்டாங்க அப்டினா படிப்பு வீணா போயிரும்ல.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 நமக்கு வந்து mark கு குடுத்துருவாங்க இப்ப tournament லா போய் அவுங்க select ஆய்டாங்கன்னு வைங்களேன் அப்ப இருபத்தி ஐந்து mark internal வச்சிருப்பாங்க அத அப்படியே full லா வே குடுத்திருவாங்க மிச்ச பிள்ளைங்களுக்கெல்லாம் அது test டு வச்சு correct டா இருக்கும்னா தான் வந்து mark குடுப்பாங்க இவுங்களுக்கு வந்து fullmark குமே அப்படியே போட்ருவாங்க sports quota இருக்கிரனால.

எப்பையுமே sports quota இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப useful தான்.

ஆஹ் கண்டிப்பா சேத்து விடுங்க ரொம்ப ரொம்பவுமே நல்லதா இருக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து future நல்லா இருக்கும் அதுனால சரி இப்ப நம்ம சேத்து விடுரோம். ஏதோ ரொம்பவே சத்தமா இருக்கு.

என்னன்னு தெரியலையே வெளிய இருக்கோம் அப்படி உங்களுக்கு கேக்குது போல. சரி சரி இப்ப நம்ம sports ல சேத்து விட்டோம் அப்படினா அவுங்கள வந்து எப்படி பாத்துக்க சொல்றது அவுங்க உடம்ப சரி food டா இருக்கட்டும் மத்த விஷயங்கள்லாம் அவுங்கள நம்ம எப்படி குடுக்கணும் எப்படி பாத்துக்கணும். அஹ் பயிறு தானிய வகைகள்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

extra energy தேவைப்படும் போது நம்ம கண்டிப்பா பால் daily யும் காலைல ஒரு glass night ஒரு glass குடிக்க சொல்லுங்க முட்டை சாப்பிட சொல்லுங்க.

அது இல்லாம எதாது juice குடிச்சுக்க சொல்லுங்க அவளும் செய்யுறா உங்கள மாதிரி செம்ம வளத்தியா இருக்கா.

செம்ம வளத்தியா இருக்கா அதுலயே அவளுக்கு இயல்பாவே அந்த basket ball மேல ஆர்வம் வந்துருச்சு போல அப்படியா சரி அப்ப பிரச்சினையே இல்ல.

நல்ல ஒரு player வந்து புதுசா தயாராவுறாங்க.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

நமக்கு வந்து படிப்பும் முக்கியம்.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 நம்ம படிச்சிட்டு மேல வந்தோம் தான் ஆனா எங்க முழுசா படிக்களையே உம் அது வாஸ்தவம் தான் என்ன பண்றது யார்யாருக்கு என்னன்ன இருக்கோ அது அது நடக்கும். இப்ப விளையாட போயிட்டாங்க அப்படினா அந்த பொன்னு tired ஆகிடுவாங்க அதுலையே ஆஹ் அதுவேணா இருக்கும் tired இருக்கும் நல்லா தூக்கம் தேவ. அது நல்லா சாப்டுட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சாலே போதும் இந்த ரெண்டுமே இருந்துச்சு free யா இருக்க அப்படினாவே நல்லா படிச்சிடலாம் அதே மாதிரி நல்லா work out பண்ணிட்டு விளையாடவும் ஆரம்பிச்சர்லாம். இப்போ என்ன பிரச்சனைன போனா போன வாரத்துலலாம் ரெண்டு வாரமாவே ground லையே கிடக்குறா போறா விளையாடுறா வந்து என்ன பண்றா வீட்ல வந்து படிக்கிறதே கிடையாது. படுத்து தூங்கிகிட்டே இருக்கா.

இதுல வந்து என்ன ஆகுதுனா ஒரு homework கும் செய்றதே இல்ல பண்றதே இல்ல.

இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனா sports miss கூப்ட்டா அவ்ளோ வந்து super ரா பன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரட்டுராங்க நமக்கு வந்து இப்ப eighth தான் படிக்கிறா.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

இப்ப tenth க்கு லா public exam இல்லையா? இல்ல அதுக்குள்ள அவ வந்து practice பண்றம்போது தான் நமக்கு time அதிகமா ஏற்படும் வந்து தேவப்படும் நல்லாகத்துக்கிட்டா அப்படினா அதுக்கு அப்றம் வந்து full லா விளையாட ஆரம்பிச்சுருவா. அதுனால இப்ப maybe time இல்லாதனால அப்படி உங்களுக்கு தெரியுமா இருக்கும் விளையாட விளையாட வந்து நல்லா set ஆய்க்கும் tenth அப்பலா கொஞ்சம் time வந்து படிக்கிறதுக்கு சொல்லணும். ஆமா ஆமா கொஞ்சம் படிக்கிற படிக்கணும் எனக்கு அது தான் ஏன்னா வந்து ஏதோ ஒரு விஷயத்துல இல்ல ஒரு விஷயத்துல கிடைக்குதுனா ரெண்டுலையுமே நம்ம வந்து correct டா சரிசமமா இருக்கனும்னு நா எதிர் பாக்குறேன். ஏதோ வந்து ஒரு விஷயத்துல correct டா இருந்துட்டு போய்ட்டாங்க அப்படினா இன்னொரு விஷயத்துல வந்து கோட்ட விட்டுட்டாங்க அப்படினா நம்ம வந்து வாழ்க்கைய வந்து பாதிச்சிட கூடாது இல்லை. கண்டிப்பா அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான்.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

இல்ல sports quota ல கிடைச்சிடும் பயப்பட வேண்டாம் ஒன்னு அது full fill லா interest காமிச்சு அதுல இருந்து மேல வர சொல்லுங்க இல்ல. நல்லா படிச்சு இதுல மேலவரட்டும் ரெண்டுமே இல்லாம நின்னா தான் நமக்கு கஷ்டம்.

ஒன்னு இருந்துச்சுனா கூட life ல மேல வந்துரலாம் achieve பண்ணிரலாம்.

அவகிட்ட நீங்க எல்லாத்த பத்தியும் சொல்லுங்க படிப்பும் எவ்வளோ தூரம் முக்கியம் sports சும் எவ்வளோ தூரம் முக்கியம் ரெண்டையும் எப்டி வந்து equal லா balance பண்ணனும் அப்டிங்கிறத பத்தி நீங்க அவளுக்கு வந்து சொல்லிதாங்க சரியா? கண்டிப்பா நீங்க சொல்லுங்க அம்சுவிடுங்க.

என்னால முடிஞ்ச அளவுக்கு அவள திருப்திபடுத்துறேன் அதுக்கப்பறம் அவளுக்கே புரியும் நமக்கு வந்து இது தான் life ல வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் advice பண்ணுங்க அப்பப்ப புரியவைங்க.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 tenth படிக்கல eighth தான் படிக்குறேன் அதுக்குள்ள போட்டு என்னைய ஏன்டி இவ்வலோ கஷ்டபடுத்துறீங்க இப்பயே இவ்லோ advice பண்றீங்கனு? அப்டின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னா கேள்வி கேக்குறா.

கேக்க மாட்டேன்ங்ரா. அதுவே இப்ப நீங்க சொன்னீங்க அப்டினா sports சோட importance என்ன அப்டிங்குறத correct டா சொல்லிடுவிங்க அதே சமயம் படிப்புல அது எவ்வளோ importance சுன்க்ரதையும் correct டா சொல்லிடுவிங்க.

கண்டிப்பா நான் அவள அனுப்பிச்சு விடுங்க ஒரு நாலு இல்லாட்டி நீங்களே கூட்டிட்டு வாங்க வீட்ல ஒரு நாலு இருந்து தங்கி அங்க நம்ம ஒரேஅடியா கூப்பிட்டு advice மட்டும் பண்ணி அனுப்பிச்சா நல்லா இருக்காது அவளுக்கும் அது ஒரு மாதிரி ரொம்ப feel பண்ண ஆரம்பிச்சுருவா அதுனால வாங்க சும்மா வீட்டுக்கு வர மாதிரி நம்ம சாப்ட்டு கீப்ட்டு இருந்துட்டு எங்கயாவது வெளிய கூப்ட்டு போய்டு வந்துட்டு அப்பறம் சொல்லுவோம். அஹ் நா வந்து உங்களோட marriage க்கு வரேன்

சரியா அவளுக்கு function போறது சொல்லாம தனிப்பட்ட முறையில அவள்ட சொல்லிருங்க நா இருந்த அவ ஒரு மாதிரி நா இருக்கேன்ரதுனாலயே உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள வந்து வெளிபடையா பேசமாட்டா. புரியிது புரியிது. வந்து நம்ம இருக்ககுறோம் அப்படிங்கற அந்த ஒருயோசனையே அவளுக்கு வர கூடாது.

சொல்லுங்க சொல்லுங்க சனா கேட்டுட்டுதான் இருக்கேன்.

ஒரு நாள் இல்லாட்டி வெளியலாம் கூட்டிட்டு போயிட்டு வந்திட்டு சும்மா enjoy பண்ணிட்டு அவளுக்கு புடிச்ச மாறி இருந்துச்சுனா happy யா எல்லாமே open னா பேசுவாள பாத்துட்டு நம்ம என்னன்னு முடிவு பண்ணிக்கலாம். வெளில கூட்டிட்டு போறத பத்தி உங்களுக்கு சொல்லியே தர வேணாம். சின்ன வயசுல எல்லாமே நியாபகம் இருக்குதா? எப்படி மறக்க முடியும்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 பாதி நாட்கள வந்து நாம வெளில தான கழிச்சோம்